சொல்லு சுதா என்ன பண்ற சாப்பிட்டியா ஆஹ் நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆஹ் உங்களுக்கும் same to you அஹ் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் வீர் வந்துட்டாப்லயா இன்னும் இல்லைங்க ஞாயற்றுக்கிழமை வண்டி ஏறுறான் உங்க முன்ன ஆஹ் சனிக்கிழமைன்னு சொன்ன

அதனால இப்ப ஞாயிற்றுக்கிழமை ஏறப்போற அதுவும் நாளைக்கு தான் எடுப்பாங்க ticket ஞாயிற்றுக்கிழமை எடுத்து திங்கட்கிழமை வர மாதிரி

இல்லை இப்ப இப்ப MP என்னன்னு தெரியலே இந்த வருஷம் இப்பயே ஆரம்பிச்சுட்டாங்க இப்பவே ஆரம்பிச்சுட்டாங்களா ஆமா ஆமா MP இப்பயே ஆரம்பிச்சுட்டாங்க அதனால ஆஹ் இவங்க tuition madam ஏ கூப்பிடறாங்க phone பண்ணி வர சொல்லுங்கன்னு ஆமா ஆமா அவங்க எல்லாம் ரெண்டு subject முடிச்சுட்டேன் நானு இன்னும் வரலையே அப்படின்னுட்டிருந்தாங்க நான் சொன்னேன் இதோ வந்துருவாங்க madam அப்படின்னேன் இன்னைக்கு கூட phone பண்ணாங்க தம்பி எல்லாம் நல்லா இருக்காங்களா எல்லாம் நல்லா இருக்காங்க சுதா தூங்கிட்டாங்க எல்லாரும் எல்லாரும் தூங்கிட்டாங்களா எல்லாம் தூங்கியாச்சு நாளைக்கு திருப்பி school college போகணும்லஅதனால எல்லாரும் தூங்கியாச்சு

அப்புறம் அவன் வந் பிள்ளை வந்த உடனே பிள்ளையை school க்கு அனுப்பணும் அப்புறம் திருப்பி MP சேர்த்து

சரி பரவாயில்லை விடு அப்புறம் என்ன பண்றது வாழ்க்கையில எப்படியாவது ஒரு படிக்க வைக்கணும் இல்ல

ஆமா ஆமா இந்த கொரோன வந்துதான் ரொம்ப இதுவா ஆயிருச்சு படிப்பே பின்னாடி போய்டிச்சி பிள்ளைங்களும் ரொம்ப disturb ஆயிடுச்சுங்க இல்லை ரொம்பவே disturb ஆயிடுச்சுங்க

அதுங்க அதுங்க படிப்பை வாழ் பண்ண முடியாம எப்படி பாக்கணும் எப்படி முன்னேறணுன்றது தெரியாம அவனுங்க ஆஹ் ரொம்ப இதா விட்டுடுச்சுங்க

ஆமா ஆமா அப்புறம் சொல்லுங்க நானும் உட்கார்ந்திருக்கோம் சுதா இன்னைக்குதான் உட்கார்ந்து பசங்களோட சும்மா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன் ஒரு ஒருத்தவங்க life எப்படி எல்லாம் இருக்கும் வாழ்க்கையில எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்றது எல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தேன் அவங்க கிட்ட doctor படிச்சா நாம எந்த அளவுக்கு படிச்சு முன்னேறணும் எப்படி இது பண்ணணும் அது மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கு போகணும்ன்னா எவ்வளவு கஷ்டப்படணும் தாய் தகப்பனை விட்டு பிரிஞ்சு இருக்கணும் ஒரு சில நேரம் பிள்ளைகள் மனைவியை விட்டு பிரிஞ்சு இருக்கணும் இப்ப army ல எல்லாம் பாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக் அதுங்க army ல பத்தி சொல்லும் போது அமைதியா கேட்டுட்டு இருந்ததுங்க

army உள்ளவங்க life லாம் எப்படி இருக்குல்ல சுதா பார்த்திருப்பல்ல ஆமா அது வேணா ரொம்ப கஷ்டம் இப்ப கூட ஒரு video ல பார்த்தேன் பாருங்க ஒரு இதுல tiktok ஆ என்னன்னு தெரியாது tiktok ஆ என்னன்னு தெரியாது ஆனால் அது என்ன ஆயிடுச்சுன்னா இது மாதிரி

அதை விட்டுட்டு போகும்போது அவ்வளவு அழுவ அழுவுறாங்க train ல ஏறிக்கிட்டு நின்னுட்டு அவ்ளோ அழுவுது அஹ் அப்படியே மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருந்தது இல்ல தன்னோட உயிர் திரும்பி வருமா வராதா மீண்டும் குடும்பத்தை பார்ப்போமா பார்க்க மாட்டோமா

அதெல்லாம் எதுவுமே தெரியாம அவங்க போயிட்டு தன்னோட உயிரை விட்டுட்டு வர்றாங்கன்னும்போது எவ்வளவு போது எல்லாம் குடும்பத்தையே விட்டுட்டு ஆஹ் குழந்தைங்க எல்லாம் விட்டுட்டு போறதெல்லாம் பெரிய விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் அது வேணா ரொம்ப கஷ்டம் தான்பா எல்லாரையும் விட்டுட்டு பிரிஞ்சு போறது

ஆமா ஆமா இப்ப காதலர் தினம் கூட மாத்தியாச்சு இல்ல ஹம்

அந்த இறந்தாங்க பாருங்க ஒரு பதினஞ்சு பேர் பதி ஆமா அந்த புல்மா attack ல ஒரு இடத்துல

அந்த அந்த இதுல எவ்வளவு பேர் கிட்டத்தட்ட நாற்பது பேரு

இறந்து அது ரொம்ப கஷ்டம்ல அதெல்லாம் ஆமா ஆமா அதெல்லாம் ரொம்ப பிப் பிப்ரவரி பதினாலாம் தேதி தான் முன்னெல்லாம் நமக்கு வந்து பிப்ரவரி பதினாலுன்னா ஒரு காதலர் தினம்ன்ற மாதிரி தான் வரும் ரோஜாப்பூ ஞாபகம் வரும் ஆமா ஆமா இப்பதான் கருப்பு தினம் ஆயிடுச்சி ஆமா கருப்பா நமக்கு ஞாபகம்தான் இருக் அந்த line ஆ அந்த army box மேலே அவங்க அவங்களோட தேசியக் கொடியை போட்டு வைக்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு இல்ல அதை பார்க் ஆமா ஆமா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இன்னமும் அதை நினைச்சா கஷ்டமா இருக்கும் சுதா அதை பத்தியெல்லாம் பிள்ளைகள்ட்ட பேசிட்டு உட்கார்ந்திருந்தேன் army ல அவங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க

நாட்டை சேர்ந்தவங்க அந்தந்த இடத்துல போகும்போது அவங்களால வந்து எதையுமே அவங்களை அவங்களோட சந்தோஷங்கள் இருக்காது அவங்கல்லாம் என்னைக்கு வீட்டுக்கு வராங்களோ அன்னைக்கு அவங்களுக்கு தீபாவளி அவங்களுக்கு எல்லாமே பொங்கல் ஹோலி பண்டிகை அது இதுன்னு எல்லாமே ஆனா அந்தந்த விசேஷ நாள்ல அவங்களால இருக்க முடியாதுப்பா அவங்க எல்லாம் அந்த அளவுக்கு தன்னோட உலகத்துக்கு தியானம் பண்ற மாதிரி தியாகத்தை பண்ணி வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டப்பட்டவங்களா அங்க இருக்குறாங்க அப்படீன்னு இந்தியா border ல பாகிஸ்தான் border ல சில border ல எல்லாம் அவ்வளவு army இருக்கும்போது அதெல்லாம் எவ்வளவு ஒரு இதா இருக்கும் தெரியுமா அப்படினு ஆமா ஆமா அதுவேணா உண்மைதான் என் பையன்கிட்டயும் சொன்னேன் அவன் என்ன சொல்றான் அம்மா நானும் போகட்டுமா அப்படிங்கிறான்

அது வந்து அந்த training ல correct ஆ வந்துரும் சுதா அந்த பிள்ளைங்க அந்த training அ கொடுக்கும் போது அவங்க எல்லாம் அந்த அந்த coach அந்த training அ correct ஆ கொடுக்கும் போது பிள்ளைங்களுக்கு automatic ஆ அந்த வெறி வந்து அதுங்க செய்ய ஆரம்பிச்சிடும் நான் அதைத்தான் சொன்னேன் எதையாச்சும் பண்ணணும்னுதான் நானும் பாக்குறேன் அது என்ன போனா போறான் போனா போறான்னு நானும் நினைச்சுட்டுதான் இருக்கேன் ஓ விருப்பம் இருந்தா அனுப்பிவிடு சுதா அதனால ஒண்ணும் இல்லை இருக்கு அவனுக்கு இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு அதான் சொன்னேன் height இருக்கு நல்லா weight இருக்கு அதெல்லாம் போயிட்டு அப்புறம் நான் அதான் சொன்னேன் அந்த சின்ன shed ல ஒரு அந்த லாந்தர் வெளிச்சம் வச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு எல்லாம் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னோட வாழ்க்கையை முயற்சி பண்ணிக்கிட்டு அந்த training ல இருந்து ஆமா மழைன்னு இல்ல வெயில்ன்னு இல்ல எங்க நடு காட்டுல கூட tent போட்டு இருக்கணும்ன்னா இருக்கணும் அவங்க அவங்களோட அது விதி

சண்டை போட்டுக்கிட்டு கிடையாது நான் செய்ய மாட்டேன்னு கோவிச்சுட்டு வந்தது கிடையாது

ஆமா கண்டிப்பா வரும்ல பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் சொல்லணும் செய்யணும் எல்லாம் பண்ணணும்

இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரிய

அம்மா எப்ப mobile அ வைப்பாங்க அப்ப நம்ம அந்த mobile ல எடுத்துக்கலாம் நான் அதையும் சொல்லுவேன் mobile எடுத்துக்கோங்க நான் வேணாம்னு சொல்லல அந்த கூகுள்ல எவ்வளவோ காட்டுறாங்க ஒவ்வொருத்தங்களோட life அ போட்டு பாருங்க இது மாதிரி எல்லாம் பாருங்க புரியும் உங்களுக்குன்னா தலையை மட்டும் ஆட்டுங்க அப்புறம் சரிம்மா சரிம்மான்ற மாதிரி பண்ணுங்க திருப்பி அதே இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு யாராவது பண்ற டிக்டாக்க வச்சிட்டு பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கும் பிள்ளைங்கள்ட்ட இப்பலாம் சொல்லி ஒன்றும் முடியலை சுதா சொல்ல முடியலை சரி அவங்க அவங்க செய்யுங்க எப்படி எப்படி விருப்பம் இருக்கோ செய்யுங்க அவ்வளவுதான் உங்களோட வாழ்க்கை

முன்னெல்லாம் வாழ்க்கையில ஒரு பிடிப்பு interest இருந்தது இந்த கொரோனாவுக்கு அப்புறம் ஏனோ தானோன்னு ஒரு வாழ்க்கை எல்லாமே எல்லாமே இதுவாயிடுச்சு எல்லாத்துக்குமே வறுமை வேற வறுமை ஒண்ணு அது ஒண்ணு அப்புறம் யாருக்கும் வேலை இல்லாத ஒண்ணு படிப்பில்லாத ஒண்ணு எல்லாமே ரொம்ப தலைகீழா மாறிடுச்சு total ஆவே மாறிடுச்சு எல்லாமே வாழ்க்கையே அதுங்களுக்கு அந்த கொரோனா வந்து புரட்டிப் போட்டு மாறி ஆமாம் படிப்பு அந்த அளவுக்கு இல்லை ஆமாம்

ஆன பிறகுதான் அதுங்களுக்கு pick up பண்ணி ஒரு பின் பின் முன்ன உள்ள ஒரு life வர மாதிரி இருக்கும்

கொரோனா time ல எப்படி இருந்திருப்பாங்க military காரங்க எல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க

ஆமா அங்கயும் அவங்களும் அப்படியே தனித்தனியா அந்தந்த இடத்துல அப்படியே safe ஆ இருந்திருப்பாங்க அவங்களையும் பாதுகாத்திருப்பாங்க ஏன்னா அதும் அவங்களுக்கும் உயிர்தானே அவங்களையும் பாதுகாத்துதான் வச்சிருப்பாங்க அதைப் பத்தி எல்லாம் அதைப் பத்தி எல்லாம் எந்த பிள்ளைங்களும் use பண்ணிப் பார்க்க மாட்டேன்றாங்க அதைப் பத்தி இல்லையே அதைப் பத்தி நாம news லயும் எதுலயுமே வரலை செய்திலயும் வரலை எதுவுமே தெரியலே அதைப் பத்தி நம்மளுக்கு இல்லை

அம்மா கியா அதெல்லாம் என்ன வேலை என்ன போ அப்படின்ற மாதிரி பேசுதுங்க ஏன் அதை பேசுற ஏன் இதை பண்ற விடு பார்த்துக்கலாம் அந்த மாதிரிதான் பேசுதுங்க அதுங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியலை சரி விடு அதுங்களுக்கு என்ன தெரியுதோ தெரிஞ்சுக்கிட்டும் அந்த மாதிரிதான் இருக்குதுங்க ஆமா ஆமா அதுவேணா உண்மைதான்

ஆமா அது வேணா உண்மை தான் என்ன அதுங்கள்கிட்டயும் பேசவும் முடியலை நம்மளாலேயும் வாயை அடிக்கிறதுனாலேயே நம்ம முன்னெல்லாம் சுதா நம்ம அப்பா அம்மா எல்லாம் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க எங்க தாத்தா அப்படி இருந்தாங்க எங்க ஆயா அப்படி இருந்தாங்க எங்க அப்பா அப்படி எல்லாம் போனாங்க நம்ம எல்லாம் பதில் பேச மாட்டோம்

நாம எல்லாம் திருப்பி பேசினாலும் நாம எல்லாம் எதுவும் பேச மாட்டோம் இப்ப உள்ள பிள்ளைங்க எல்லாம் அப்பா நம்மளை உட்காருமான்றது இல்லை ஒரு ஓரமா நம்ம அதை வந்து interest ஆ கேட்டோம் சுதா நல்லா சுவாரசியமா உட்கார்ந்து அவங்க என்ன பேசுறாங்க என்ன பண்ணாங்க அந்த time ல எல்லாம் கேட்டோம் நானும் இப்ப யாராவது ஒரு ஒரு வயசானவங்களை ஒருத்தவங்களை பார்த்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்பேன் நீங்க இருந்த காலத்துலதான் இந்த மாதிரிதான் பசுமையா தெரியுமா நீங்க இருந்த காலத்துல இப்படி எல்லாம் இருக்குமா அந்த காலத்துல இப்படிதாம்மா இருந்தது ஆனா இந்த மாதிரி தெரியாது அங்கங்க வீடுகள்லாம் தெரியாது காடா இருக்கும்

ஆனா வந்து இப்ப இப்ப இருக்க வந்து காலகட்டங்கள் மாறிடுச்சு இப்ப சுயநலம் அதிகமாயிடுச்சு அப்ப சுயநலம் கிடையாது யாரும் யாரோடையும் இது பண்ணிக்க மாட்டாங்க ஒரு தெருவுல பத்து பேர் இருந்தா அந்த தெருவுல இருக்க பத்து பேரும் ஒரு குடும்பம்மாரி இருந்தாங்க ஆமா ரொம்ப ஒற்றுமையா இருப்பாங்க

ஆமா இப்பல்லாம் யாரு அந்த மாதிரி இருக்குற நீ பெரியவன்னா நான் பெரியவன்னா மாதிரிலாம் கிடையாது சுதா போட்டி பொறாமை எல்லாம் விலகிடுச்சு

போட்டி பொறாமை போயிடுச்சு எல்லாம் மாறிடுச்சு எல்லாரோட இதுலயும்

இப்ப இப்ப ஒரு army ல ஆனா அந்த army ல இருக்கவங்களுக்கு எல்லாம் பாரு சுதா அந்த அந்த அந்த military ல இருக்க அந்த army man னுங்க எல்லாம் ஒரு பத்து பேரும் ஒண்ணா இருக்காங்க ஒரு மா ஒரு குடும்பம் மாரி இருப்பாங்க அது மாரி ஒருத்தவங்க அங்கிருந்து வீட்டுக்கு வர்றாங்கன்னா அந்த பத்து பேரும் அந்த வீட்டுக்கு உண்டானது ஏதாவது ஒண்ணு குடுத்து அனுப்புவாங்க நீங்க கொண்டு போய் குடுத்துட்டு பாத்துட்டு வாங்க அவங்கெல்லாம் வந்து ஒரு fa ஒரு குடும்பமா இருந்து ஒரு குடும்பமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க

பார்த்தேன் இன்னைக்கு ஒண்ணு பார்த்தேன் அதிலே ஐம்பத்தி ஆறு பேர் ஒரு family ல இருக்காங்க இன்னைக்கு பார்த்ததுல news ல பார்த்ததுல ஐம்பத்தி ஆறு பேர் ஒரே family ஆ இருக்கறாங்க அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு வந்து ஆறு பிள்ளைங்க ஆறு பிள்ளைங்களோட ஆறு பிள்ளைங்க மருமக மக பேரப்பிள்ளைங்க எல்லாம் சேர்த்து ஐம்பத்தி ஆறு பேரு அப்பா அம்மா இறந்துட்டாங்க இப்ப அண்ணன் தங்கச்சிங்க மட்டும் ஒண்ணா இருக்குதுங்க ஒரே அண்ணன் தான் மீதியெல்லாம் பொண்ணு அஞ்சு பொண்ணு எங்கயும் வெளிய போகல எல்லாம் வீட்டுக்குள்ளயேதான் இருக்குதுங்க ஒரே குடும்பமா இருக்குதுங்க இத பாக்கவே நல்லா இருக்கு அதெல்லாம் இருக்காங்க சுதா அந்த மா அந்த காலத்துல எல்லாம் கூட்டு குடும்பமா வாழும்போது எப்படி எல்லாம் வாழணும் எப்படி எல்லாம் இருக்கணும் இப்பல்லாம் ஒரு ஒரு மாசம் கூட்டு குடும்பமா இருந்தா அது அதிசயமா தெரியுது ஒரு மாசம் இருந்திருக்காங்களா அப்படின்னுட்டு

நம்மல்லாம் வந்து அப்போ அப்டி தான் இருந்தோம் இப்ப இருக்க பிள்ளைங்கல்லாம் எப்டி அப்டிலாம் இருக்குங்க தனிச்சு பிரிஞ்சுகுதுங்க தனிச்சு இருந்துகுதுங்க

வந்த அன்னைக்கு ஒரு மாசம் அவ்வளவுதான் அதுவே ரொம்ப அதுங்களுக்கு கஷ்டமா இருக்கு கொஞ்சம் நாள்ல அப்படியே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தனியா இங்க சாப்பிடலாமா அதை வாங்கி சாப்பிடலாமா இது வாங்கி சாப்பிடலாமான்னு யோசிப்பாங்க

முன்னெல்லாம் வந்து வீட்டுல யாரு எங்க போனாலும் வந்துதான் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் ஒரு இதா இருப்பாங்க இல்ல

அவங்க அவங்களுக்கு வாழ்க்கை எப்படி தோணுதோ அப்படி அப்படியே வாழ்ந்துக்கிறாங்க

தமிழ்காரங்க ஒருத்தவங்க இருக்காங்க இங்க

military காரங்களுக்கே சமைச்சு போட்டுட்டு இருக்காங்க